போஸ்ட் வேரியபிள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இங்கே கெட் வேரியபிள் டியூட்டோரியல் லில் getபிஎச்பி பேஜ் இல் பயன்படுத்திய அதே கோடு ஐ பயன்படுத்துகிறேன்
இதை பார்க்கவில்லையானால் கண்டுவிட்டு வாருங்கள்
அப்போதுதான் இந்த கோட்ஸ் புரியும்
இந்த கோடு களைப்பற்றி தெரியும் ஆனால் கெட் டியூட்டோரியல் ஐ பார்க்கவில்லை என்றால் பரவாயில்லை சேர்ந்து கொள்ளுங்கள்
முன் போல் கெட் உடன் பேஜ் ஐ வைத்திருக்கிறேன்
புதிய பைல் இன் பெயர் postபிஎச்பி உண்மையில் நான் செய்ய நினைப்பது இதை போஸ்ட் என மாற்றி போஸ்ட் வேரியபிள் ஆக போஸ்ட் செய்ய
எளிமையாக லாஜிக்கல் ஆக நான் இதை பார்த்து போஸ்ட் ஆக மாற்றுகிறேன்
இங்கே நாம் கெட் என்பதை போஸ்ட் என்றால் இது வேலை செய்யும்
என் போஸ்ட் பேஜ் ஐ காட்டுகிறேன்
இங்கே ஒன்றுமில்லை
இங்கே குயஸ்ஷன் மார்க் இல்லை
அலெக்ஸ் என இங்கே டைப் செய்து கிளிக் செய்கிறேன்
ஒன்றும் வரவில்லை
அதனால்தான்
இன்னொரு பைல் உடன் வேலை செய்தால் ஆக்ஷன் ஐ மாற்ற வேண்டும் என்பது
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
அலெக்ஸ் ஐ காணலாம்
இங்கே கிளிக் செய்ய இதோ ஹெல்லோ அலெக்ஸ் அடுத்து நாம் இருப்பது postபிஎச்பி பான்ட்
இங்கே குயஸ்ஷன் மார்க் இல்லை
ஏதோ ஒன்று எடுத்துசெல்லப்பட்டது
அது ஒரு போஸ்ட் வேரியபிள் இல் சேமிக்கப்பட்டது
ஆனால் அது இரண்டு யூசர் களை காட்டவில்லை
நாம் இதை பாஸ்வேர்ட் என்று சொன்னால் பிரமாதமாக இருக்கும் இதை பாஸ்வேர்ட் என அழைப்போம்

இங்கே தாங்க்ஸ் போர் யூர் பாஸ்வேர்ட் என்று சொல்லி பின் செல்வோம்
இப்போது இது நீங்கள் பார்ப்பது போல ஒரு பாஸ்வேர்ட் பீல்ட் நான் 123 என டைப் செய்கிறேன்
இது என் பாஸ்வேர்ட்
இங்கே கிளிக் செய்கிறேன்
அது சொல்வது தாங்க்ஸ் போர் யூர் பாஸ்வேர்ட் அது ஸ்டோர் ஆகிவிட்டது
ஆகவே நான் அதை மீண்டும் பயன்படுத்தலாம்
நான் நினைத்தால்
அதை மாற்றுகிறேன் அது இன்னும் பொருளுடையது
ரிஃப்ரெஷ் செய்து டேட்டா ஐ ரிசெண்ட் செய்யலாம்
123 இங்கே கிளிக்
காட்டப்படவில்லை
இவற்றை நன்கு சோதிக்க வேண்டும்
பிழைகள் செய்வது மிக சுலபம்
டைப் 123
இங்கே கிளிக்
தாங்க்ஸ் போர் யூர் பாஸ்வேர்ட் என்கிறது
மேலும் என் பாஸ்வேர்ட் ஐ தருகிறது
அது எடுத்துச்செல்லப்பட்டு ஒரு போஸ்ட் வேரியபிள் இல் ஸ்டோர் செய்யப்பட்டதை இது நிரூபிக்கிறது
ஆனால் அது யூசர் ஐ காட்டவில்லை அது புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும்
ஏனெனில் இங்கே இவற்றை ப்ளாக் களாக வெறுமே வைத்திருப்பதில் அர்த்தமில்லை
எப்படியும் படிக்க முடியாது
இங்கேயும் அதற்கு பொருள் இல்லை
ஏனெனில் மக்கள் பாஸ்வேர்ட் ஐ படிக்கலாம்
மக்கள் உங்கள் இன்டர்நெட் ஹிஸ்டரி ஐ பார்ப்பது மிகவும் சுலபம்
இங்கே பாஸ்வேர்ட் ஐ டைப் செய்தீர்கள்
அதனால் உங்கள் கணக்கை யாரும் அணுக முடியும்
ஆகவே நீங்கள் இந்த போஸ்ட் ஐ பார்க்கலாம்
இவை பங்ஷன் களுக்கு பயன்படும் மேலும் இவற்றின் மூலம் அனுப்பக்கூடிய அளவு
உதாரணமாக பாஸ்வேர்ட் மிக நீளமாக 100 கேரக்டர் களாக இருந்தாலும் ஏற்கப்படும்
ஆனால் கெட் வேரியபிள் இல் நூறு கேரக்டர் லிமிட் உள்ளது
ஆகவே போஸ்ட் இப்படியாக பயனுள்ளது
ஆனால் நீங்கள் எதையாவது எவல்யூயேட் செய்வதானால் உதாரணமாக சோர்ட் செய்வதானால் கெட் வேரியபிள் அதிக பயனாகும்
டேட்டா செல்கிறதா என்று பார்க்கலாம்
அடிப்படையில் போஸ்ட் வேரியபிள் இதுவே
பார்ம் சப்மிஷன்ஸ் புரொஜெக்ட் கள் பலவற்றில் நீங்கள் இதை பயன்படுத்துவீர்கள்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் கடலூர் திவா